ஆஹ் ஒரு ஆஹ் எதிர்கால உலகப் போரை வந்து தடுப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பாரிஸ் அமைதி மாநாட்டின்போது உலக நாடுகளின் சங்கம் வந்து உருவாக்கப்பட்டன அப்ப ஆஹ் அதாவது வந்து ஒரு போரே வரக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாரிஸ் அமைதி மாநாட்டுல வந்து உலக நாடுகள் வந்து சங்கம் மாதிரி உருவாக்குனாங்க இந்த அமைப்பின் முதன்மையான குறிக்கோள் வந்து ஒட்டுமொத்த பாதுகாப்பு ராணுவ மற்றும் கடற்படை ஆயுத குறைப்பு மூலம் ஆயுத சண்டைகளை தடுப்பது அப்புறம் வந்து அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சமரசங்கள் மூலம் பன்னாட்டு பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது இதெல்லாம் வந்து இந்த சங்கத்தோட கொள்கைகளா இருந்துச்சு முதல் உலகப் போருக்குப் பிறகு வந்து

தேசியவாதம் வந்து பல ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இதே காலகட்டத்துல வந்து தோன்றிச்சு இந்த உணர்வுகள் வந்து குறிப்பாக ஜெர்மனில வந்து காணப்பட்டுச்சு ஏன்னா வந்து ஆஹ் ஒப்பந்தத்தால வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட குறிப்பிடத்தக்க நிலப்பரப்பு காலணி மற்றும் நிதி இழப்புகளின் காரணமாக இந்த உணர்வு வந்து இருந்துச்சு இந்த ஒப்பந்தத்துல கீழ வந்து சொந்த நிலப்பரப்பிலேயே பதிமூணு சதவீதம் வந்து ஜெர்மனி வந்து இழந்துருச்சு அதனால தன் வெளிநாட்டு கையிருப்பு நிலங்கள் அனைத்தையுமே வந்து ஆஹ் இழந்திருச்சு மற்ற நாடுகள் வந்து ஜெர்மனி வந்து இணைத்துக் கொள்ளுது அதிகாரப்பூர்வமா வந்து தட செய்யப்பட்டது மத்த நாடுகள் வந்து ஜெர்மனி கூட இணைப்பதற்காக அதிகாரப்பூர்வமாக வந்து தட செய்யப்பட்டது இதெல்லாமே வந்து அவங்களோட பழிவாங்கற ஒரு இதுக்கு வந்து காரணமா இருந்துச்சு ஆஹ் இழப்பீடுகள் வந்து வழங்கறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது அப்பறம் ஜெர்மனியின் ராணுவப் படைகள் வந்து அளவு வந்து மிகவும் திறன் மற்றும் வரம்புகளுக்கு விதிக்கப்பட்டது ஆஹ் இதை மாதிரி வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஜெர்மனி அரசாங்கத்தை வந்து ஆஹ் பதவியில இருந்து தூக்கி எறிய வெற்றிகரமாக அமையாத ஒரு முயற்சிக்கு வந்து ஹிட்லர் வந்து இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனியில் ஆட்சித் தலைவராக வந்து பதவி ஏற்றாரு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அதுல வந்து மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்துச்சு ஆஹ் ஜெர்மனில வந்து நிறைய மாற்றம் வந்துச்சு ஹிட்லர் வந்து பிறகு உம் இதனால வந்து பல ராணுவப் படைகள் வந்து அழிஞ்சிட்டு வந்ததும் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லர் வந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படி ராணுவப் படைகளை கொடுமைப்படுத்துனாரு அதெல்லாம் வந்து உங்களுக்குத் தெரியும் அஹ் இதெல்லாமே வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சு ஹிட்லரோட அதே வரலாறுகளுக்கெல்லாம் நீ வந்து படிச்சிருப்பீங்க ஆஹ் அப்புறம் வந்து சீனா இருக்குல்ல ஆஹ் சீனா மீதான ஜப்பானிய படையெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்துச்சு உம் அதுல வந்து ஆஹ் சீன ஏகாதிபத்திய தலைநகரான ஆஹ் பீஜீங்ஜெய் வந்து மார்கோ போலும் பால சம்பவத்தை வந்து தூண்டியதற்கு பிறகு ஜப்பான் வந்து அதை கைப்பற்றுச்சு இந்த செயல் வந்து இறுதியாக சீனாவில் அனைத்து பகுதிகள் மீதும் ஜப்பான் படையெடுப்பில் வந்து முடிவடைஞ்சுச்சு

ஆஹ் அது போல இரண்டாம் உலகப்போர் வந்து கிட்டத்தட்ட வந்து வருடக்கணக்குல நடந்தது அது வந்து ஒரு ஒரு கண்டத்துக்குமே வந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருந்துச்சு முதல்ல வந்து ஐரோப்பிய கண்டம் அப்பறம் ஜப்பான் அப்புறம் சீனா அப்புறம் அணு ஆயுதம்தான் நிறைய பயன்படுத்தி இருந்தாங்க இப்போது வந்து அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது வந்து இப்ப வரைக்குமே அதன் விளைவுகளை வந்து ஜப்பான்னும் சீனாவும் சந்திச்சிட்டு வருது ஏன்னா அப்ப உள்ள அணு ஆயுதத்துடைய சக்தி வந்து அந்த நிலப்பரப்பு நிலையை பாதிச்சதுனால அங்க வளர்ற வந்து காடுகள் மரங்கள் அதுல இருந்து மனிதர்கள் முதற்கொண்டு வந்து ஆஹ் அதை பாதிக்கப்பட்டது அங்க உள்ள மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தோற்றங்கள்ல இருப்பதற்கு அந்த அணு ஆயுத ஆஹ் சூழ்நிலையுமே வந்து காரணம்னு சொல்லப்படுது அணு ஆயுதம் தாக்கியதனால அப்போ தாக்கியதனால இப்பவே வந்து ஆஹ் முதல்ல வந்து ஊனமாக நிறைய குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு அதுக்குப் பிறகு வந்து இப்ப அதெல்லாம் சரியாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜப்பான் வந்து இப்ப உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஆஹ் நிறுவனமா அமைஞ்சிட்டு இருக்கு நிறுவனங்கள் நிலையா அமைக்கிறது அப்புறம் வந்து ஆஹ் ரயில் பணிகள் அமைக்கிறது உலக நாடுகளுக்கு எல்லாம் தொழில்நுட்ப உதவி பண்றது அதுல வந்து ஜப்பான் வந்து நிறைய முன்னேறி இருக்கிறது காரணம் வந்து மக்களுடைய அறிவுதான் காரணம்ன்னு சொல்றாங்க அதே சமயத்துல அங்க இருப்பவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு காரணம் வந்து இந்த அணு ஆயுதங்கள் வந்து போரில் இயங்காமல் போரின் போது உண்மையாக பார்க்கப்பட்ட அந்த அணு ஆயுதங்கள்தான் வந்து ஆரம்பம்னு சொல்லப்படுது ஆஹ் இது வந்து இரண்டாம் உலகப் போர்ல வந்து இதெல்லாமே ஒரு பகுதி இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்

ஆஹ் இதோட முடிச்சுக்கலாங்கலா கேத்ரின் ஆஹ் முடிச்சுக்கலாம் அறிவு ஆஹ் ரொம்ப நன்றி ஆஹ் நன்றி நன்றி Hello பார்கவி.

நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உம் நான் நல்லா இருக்கேன். அப்புறம் college days எல்லாம் எப்படி போச்சு, exam எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆஹ் exam முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரேயொரு semester மட்டும் இருக்கு நல்லா பிடிச்ச college ல

நான் வந்து Mpharm பண்ணிட்டிருந்தேன். Mpharm ல pharmaceutical analysis ன்டு department பேரு, அந்த department உ நான் எடுத்திருந்தேன். அது வந்துட்டு full ஆ அந்த manufacturing பண்ற instruments உ, இந்த மாத்திரை அஹ் medicine செய்ற மாதிரி இருக்கிற instruments. அது எப்படி test பண்றது அப்படின்றத பத்தின ஒரு இது தான் அது என்னோட department medicine பத்தியா பார்கவி, tablets லா வந்துட்டு எப்படி manufacturing இது பண்றது அது மாதிரியா பார்கவி இல்ல எப்படி? ஆமாமா இது வந்துட்டு இந்த Mpharm இதுலயே நிறைய department இருக்கும். first வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க அதை pharmacology ன்னு சொல்லுவாங்க. research work எல்லாம் செய்யறதெல்லாம் வந்து pharmacology ன்னு சொல்லுவாங்க. அந்தக் கண்டுபிடிச்ச pharmacology இது வந்துட்டு menu அஹ் இது formulation மாதிரி செய்வாங்க. மாத்திரை அப்புறம் இந்த மருந்து, syrup உ, ointment உ அந்த மாதிரியெல்லாம் செய்றது ஒரு department. அதுக்கு பேரு வந்து pharmaceutics ன்னு சொல்லுவாங்க. அந்தச் செஞ்ச இதை வந்துட்டு அஹ் next இதுல வந்துட்டு அதாவது safe ஆ இருக்கா இல்ல எந்த அளவுல அந்த chemicals எல்லாம் percentage ல இருக்கு. எவ்ளோ add பண்ணியிருக்காங்க, ஏதாவது அஹ் impurities இருக்கா இல்லையான்னு check பண்றதுக்கு அது ஒரு department இருக்கு. அது தான் வந்து pharmaceutical analysis. அது தான் என்னோட department. ஹம் இந்த இது முடிஞ்ச உடனே pharmacy அஹ் pharmaceutical practice ன்னு வந்துட்டு இன்னொரு department இருக்கு. அதுலதான் வந்துட்டு எப்படி public ல கொண்டுப்போய் இது பண்றது. அஹ் எப்படி வந்துட்டு சொல்லி அந்த மாத்திரை எடுத்துக்க வைக்கறது அப்படின்றமாதிரி இருக்கறதுதான் அது pharmaceutical practice அப்படின்ற department உ. உம் உம் okay பார்கவி. நீங்க அந்த lab ல எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிருப்பீங்களா. இந்த மாதிரி trial எல்லாம் செய்து பார்த்திருக்கீங்களா?

ஓ already இந்த marketing ல இருக்க அந்த tablets எல்லாம் எடுத்து எந்தெந்த content எவ்ளோ சேர்த்திருக்காங்க அது மாதிரியெல்லாம் நீங்க check பண்ணி பார்ப்பீங்களா? ஆமா அது தான் எங்களுக்கு வந்து practical அஹ் எப்படியும் practicals இருக்கும்ல normal லாவே college இதுல வந்துட்டு அஹ் theory உம் இருக்கும் practical உம் இருக்கும்ல, அதுல practical main ஆ நாங்க வந்துட்டு இப்படிதான் பண்ணுவோம். ஒன்னு இப்ப shampoo ல பண்ணியிருக்கோம் நாங்க. shampoo ல என்ன எந்தளவுக்கு அந்த foam வரும், நம்ம நுரை வருமில்ல

அந்த நுரை எந்தளவுக்கு இருக்கு. அது ஒரு test மாதிரி பண்ணுவோம். அதுல வந்துட்டு எவ்ளோ chemicals இருக்கு அப்படின்றதை பார்ப்போம். இல்லன்னா வந்துட்டு lipstick, lipstick ல எந்த அந்த lipstick கொஞ்சோண்டு எடுத்து அதை test பண்ணி பார்ப்போம் அதுல என்னென்ன add பண்ணியிருக்காங்க, அதுல எவ்ளோ chemical எல்லாம் இருக்கு ஆஹ் அதாவது வந்துட்டு தேவை இல்லாதது வந்து அதிகமா இருக்கா அஹ் எவ்ளோ degrade ஆயிருக்கு நல்லாதான் இருக்கா அந்த product உ இப்ப hair oil உ coconut oil உ அது எல்லாத்ததுலேயும் நாங்க test பண்ணி பார்ப்போம். அப்புறம் tablet உ normal லா நம்ம fever க்கு எடுப்போமில்ல பாராசிட்டமால் tablet லாம்

ஆஹ் அதெல்லாம் கூட நாங்க analyze பண்ணி பார்ப்போம். அதை analyze பண்ணி அது ஒரு percentage இருக்கும். இந்த range உக்குள்ள இருக்கணும் அப்படின்றமாதிரி இருக்கும். அந்த percentage குள்ள இருக்கா, நாங்க ரெண்டுமே பண்ணுவோம் இப்போ எப்படின்னா current டா இருக்குற tablet டயும் எடுத்துப் பார்ப்போம். இன்னொன்னு வந்துட்டு expiry ஆயிருக்கோம்ல tablet உ

ஹம் ஆஹ் expiry ஆன tablet டயும் எடுத்து அதுல வந்துட்டு எந்தளவுக்கு எவ்ளோ expiry ஆயிருக்கு. எவ்ளோ வந்து product வந்து degrade ஆயிருச்சு. அதையும் check பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் எங்களுக்கு practicals ல வரும். உம் ஓ அந்த expiry ஆன da_ அஹ் tablets எல்லாம் எடுத்திட்டு அதுல power எல்லாம் எவ்ளோ இருக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்க check பண்ணுவீங்களா ஆஹ் எவ்ளோ power இருக்கும். இப்ப வந்து use பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல. அஹ் இப்ப normal லா வந்து ஒரு pe அஹ் நான் hundred percent தான். ஒரு ninety percent ல இருந்து hundred குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா okay. அதுக்கு கீழ வந்துடிச்சின்னா அந்த tablet வந்து கொஞ்ச கொஞ்சமா degrade ஆகுது. அது வந்து expire ஆகபோது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த expire ஆகுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கறதுக்காக அந்த மாதிரி test எல்லாம் பண்ணி பார்ப்போம்.

இது மட்டுமில்லாம நாங்க instrument எல்லாம் கூட வச்சிருப்பாங்க UV அப்புறம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நிறைய instruments எல்லாம் இருக்கும் நீங்க normal ஆ படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல அஹ் ஏதோ ஒரு சூர்யா படத்துல கூட வரும். இந்த inject பண்ணி பார்ப்பாங்க. அந்த inject பண்ணி அந்த இந்த sports person ல இருந்து blood எடுத்து அவங்க ஏதாவது steroids எடுத்திருக்காங்களா. ஆஹ் அதெல்லாம் கூட எங்க இதுல தான் வரும் அந்த இதுல. அந்த instrument ல inject பண்ணா அது எவ்ளோ level ல அவங்க எடுத்திருக்காங்க அந்த steroids ஓ இல்ல என்ன எது பண்ணிருக்காங்க அந்த sports person லருந்து எல்லாமே அதுல இந்த எங்க instruments இதை வச்சு தான் test பண்ணி பார்ப்பாங்க most ஆ okay, okay பார்கவி. எப்பா exam எல்லாம் இன்னும் ஒரு semester தான் இருக்கா, மீதி எல்லாம் முடிச்சாச்சா ஆமா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒன்னையொன்னு தான் இருக்கு. final லா நான் பண்ண project உ. நாங்க என்னது second second year ஆரம்பிக்கும்போது project பண்ணனும் கண்டிப்பா Mpharm Masters பண்றதுனால கண்டிப்பா project பண்ணனும். individual ஆ தான் பண்ணுவோம். அது பண்ணி அது project ready பண்ணி வச்சுருக்கோம். அதை present பண்ணனும். அந்த ஒரு இது மட்டும் இன்னும் பாக்கி இருக்கு. அந்த presentation முடிஞ்சிடுச்சுன்னா அவ்ளோதான் degree அஹ் Mpharm முடிஞ்சிடும்.

உம் manufacturing க்கு போலாம் அஹ் நிறைய options இருக்கு. நம்ம lecturer ஆ போலாம் அஹ் இல்லன்னா இப்ப medicine manufacturing இப்ப அதே college க்கே கூட நம்ம போய்க்கலாம் professor ஆ போய்க்கலாமா அதுக்கு extra படிக்கணும். ஆஹ் normal ஆ அதே college லயே

அந்த மாதிரி இருந்தாதான் easy ஆ எடுத்துக்கற மாதிரி இது பண்ணுவாங்க. உம் உம் okay பார்கவி. அப்புறம் எப்படி college friends உ எல்லாம் set ஆனாங்களா? ஆஹ் அது ஓரளவுக்கு set ஆயிருந்தாங்க. எங்க department ல நாங்க வெறும் எட்டு பேரு தான் இருந்தோம் அதனால வந்துட்டு most ஆ நாங்க ஒன்னாதான் இருப்போம். அஹ் பெருசா problem அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருந்திருக் இருக்காது.

ஹம் எல்லாமே ஒன்னாவே செஞ்சுட்டு எ எட்டு பேர்னால ரொம்ப easy யா இருக்கும். பதினைஞ்சு பேர் இருக்கணும், ஆனா அதுல எட்டு பேர் தான் இருந்தோம். நடுவுல என்னென்ன departments எல்லாம் இருக்குது பார்கவி உங்க college ல எல்லாம். எங்க college ல வந்து pharmaceutics இருக்கு. நாலு department இருக்கு MPharm ல. ஹம் pharmaceutics உ அப்புறம் pharmacology அப்புறம் எங்களது pharmaceutical analysis எதைப் பத்தினது பார்கவி எதைப் பத்தினது pharmacology வந்துட்டு அஹ் research full ஆ நம்ம வந்துட்டு ஒரு tablet, tablet எடுக்குறோம் ஒரு drug molecular ஏதாவது கண்டுபிடிக்குறாங்கன்னா அதை வந்து animals கு

அந்த இதுல எல்லாம் check பண்ணி பார்ப்பாங்க இந்த எப்படினாலும் ஒன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல first இதுலயே உம் ஏதாவது கொடுத்து test பண்ணி பார்க்குற மாதிரி இது அஹ் அது வந்துட்டு first உ first உ அது தான் initiate பண்ற இதே. ஹம் எலிக்கோ இல்லையோ அந்தந்த வியாதி இப்ப diabetes ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த diabetes அ வந்து அந்த எலிக்கு வரவச்சு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையைக் கொடுத்து எந்தளவுக்கு வேலை செய்து. அப்படின்றதை check பண்ணி பார்ப்பாங்க. அதை check பண்ணி பார்த்துட்டு suppose okay அப்படின்னா next இது further ஆ அஹ் next இது sample உ அது வந்துட்டு மாத்திரை வடிவில செய்றதுக்கு இன்னொரு அஹ் department போகும். உம் உம் அதான் நிறைய department medical சம்பந்தப்பட்டது நிறைய department இருக்கா உங்க college ல ஆஹ் நிறைய இது இருக்கு எங்களுது full லா medical தான அதனால MBBS ஒருத்தரு இருப்பாங்க. அஹ் physiotherapy ஒருத்தரு இருப்பாங்க, nursing கு, pharmacist உ அஹ் நிறைய அதுக்கு இதே மாதிரி வந்து நிறைய hospital ல நிறைய பேரு work பண்றவங்க இருப்பாங்க. அந்த technicians எல்லாம் நிறைய அதுக்கெல்லாம் நிறைய course எல்லாம் இருக்கு. நாங்களே வேணும்னா கூட அந்த course எல்லாம் பண்ணலாம். okay பார்கவி. அஹ் நீங்க அஹ் உங்க college ல நீங்க என்ன department பண்ணீங்க நான் வந்துட்டு மெக்கானிக்கல் படிச்சேன் பார்கவி. எங்க college லயும் நிறைய departments இருக்கு. engineering எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அதுலயும் பார்த்தீனா civil இருக்கும், architect இருக்கும், அப்புறம் ECE triple E இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சேன். இதுல வந்து பார்த்தீனா மெக்கானிக்கல் department ல அதிகம் girls எல்லாம் யாரும் இருக்கமாட்டாங்க அதுல, ரெண்டே பேரு தான் இருப்பாங்க, நானு, இன்னொரு பொண்ணு ஒன்னும். அப்புறம் எழுபது boys இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த college place உ. நீங்க ஏன் மெக்கானிக்கல் choose பண்ணீங்க? எனக்கா அப்ப வந்துட்டு எங்க வீட்டுல இது படிக்கச் வைக்கலாம். இது படிச்சா கொஞ்சம் நிறைய growth இருக்கு. படிக்கலாம் இது. Government exam கும் நல்லா easy யா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க.

ஆஹ் ஆஹ் நீங்க practical லா எந்த மாதிரி பண்ணுவீங்க. இப்ப எங்களுக்கு இந்த இவ்ளோ practical

அஹ் இந்த மாதிரி horizontal ஆ இதை வச்சு இந்த மாதிரி shape உக்கு கொண்டுட்டு வரணும்.

அஹ் welding mostly அது இருக்கும் அப்புறமேட்டு அஹ் இது தான் lab ல firs second year ல இந்த மாதிரி இருக்கும்.

ஓ computer லயே design பண்ணுவீங்களா? ஆஹ் design எல்லாம் பண்றாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கும் production department உம் இதே same தான். அவங்களுக்கென்ன ஒரு சில இது syllabus மட்டும் மாறி இருக்கும்.

உம் மற்றபடி எல்லாம் same ஆ தான் இருக்கும். உங்களது எத்தனை வருஷ course உ? எங்களது வந்து நாங்க diploma தான அதனால மூணு வருஷ course உ எங்களுக்கு. இதே twelfth முடிச்சிட்டு போனா ரெண்டு வருஷம். நான் twelfth முடிச்சிட்டு போனதுனால ரெண்டு வருஷம் தான் படிச்சோம். second year உ third year உ அஹ் twelfth mark வச்சு direct ஆ second year சேர்ந்துக்கலாம் அந்த இப்ப எப்படி diploma படிச்சுட்டு நம்ப college போனா வந்துட்டு college வந்து second year ஆ direct ஆ சேர்ந்துக்கலாம். ஆஹ் ஆமாமா எங்க இதுல கூட அது மாதிரி join பண்ணுவாங்க direct second years மாதிரி அதைச் சொல்லுவாங்க. உம் direct second year twelfth முடிச்சுட்டு இல்லன்னா diploma முடிச்சுட்டு direct ஆ வந்துட்டு second year join பண்ணிக்கலாம்.

இதே tenth முடிச்சிட்டு வந்தா நம்ப first year ல இருந்து join பண்ணணும் college ல. ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் first year ல இருந்து எல்லாமே detailed ஆ சொல்லித் தருவாங்க. first year ல இருந்து. இப்ப twelfth லயே கொஞ்சம் அந்த இதெல்லாம் maths உ plus வந்து chemical வந்து chemistry அது இதெல்லாம் நிறைய படிச்சிடுறாங்கல்ல tenth ல

அவங்க first year ல படிக்கறது நாங்க twelfth ல படிப்போம். So அதனால direct second year ஆ joint பண்ணிக்கலாம்.

இங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா என்ன மாதிரி job உக்கெல்லாம் போவீங்க இதுல வச்சு இது mechanical படிச்சா அதான் designing related ஆ போலாம். இந்த க manufacturing company இருக்கு பாரு அந்த company க்கு எல்லாம் போலாம் automobile company எல்லாம். car manufacturing பண்றது இந்த மாதிரி related ஆ போலாம் plus வேணும்னா design work related ஆ போலாம் அப்படி இல்லன்னா க இதுல நிறைய government jobs நிறைய இருக்கு. ஓ சரி சரி சரி government jobs

இதுக்காக exam எழுதி அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்குங்களா?

அந்த மாதிரி இது இதுபத்தி தான இது

அதனால இந்த related ஆ தான் இருக்கும்.

நிறைய departments இருக்கு எங்க college லயே textile எல்லாம் இருந்துது

textile இருந்துது. அப்போ எல்லாம் agriculture ன்னு department அப்ப அதிகம் இல்லாம இருந்துது. இப்ப எல்லா college லயும் வச்சுட்டாங்க போல agriculture department ஆமா இப்போ எல்லாம் பெருசா ஹம் அந்த agriculture னாலே தனியா ஒரு university அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இருக்கும்.

இப்ப அதை ஒரு department ஆவே எல்லாத்துலயும் கொண்டுவந்துட்டாங்க போல. ஆமா agriculture department ஏ இப்ப தனியா எல்லாம் இருக்கு.

நீங்க hostel ல இருந்தீங்களா இல்ல வீட்டுல இருந்து போயிட்டு வந்தீங்களா? நான் வீட்டுல இருந்து தான் போயிட்டு வந்தேன் பார்கவி. hostel உம் இருக்கு. நமக்கு distance கம்மினால நாங்க வீட்டுல இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம்.

hostel உம் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு distance அதிகமா இருக்குறவங்களுக்கு அது okay வா இருக்கும் hostel ல தங்கி படிக்கிறது. உம் நீ பார்கவி?

அது எங்க ஊர்லருந்து ரொம்ப தூரம். அதனால அங்க அது வந்து அது மதுரைல ஏன் அந்த கா அஹ் மதுரைலயே இந்த மாதிரி உன்னோட department சம்மந்தப்பட்டது college எல்லாம் medical சம்மந்தப்பட்ட college எல்லாம் இல்லையா பார்கவி? இருக்கு நிறையா ஆனா வந்துட்டு நான் first படிச்சது government college ல

அஹ் government college ல நிறைய department எல்லாம் இருக்காது நான் கேட்குற தேடுற department அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உம் ரெண்டு department ஆமா ரெண்டு, மூணு department தான் இருக்கும் government ல.

இதே private college ன்னா வந்துட்டு பதினைந்து seat உ ஒரே time ல எடுப்பாங்க. அதுவுமில்லாம நிறைய department இருக்கும். இதில்லாம நிறைய department எல்லாம் இருக்கு. specific ஆ அஹ் வெறும் instrumental அப்படின்னு சொல்லி இருக்கு, cosmetology ன்னு ஒன்னு இருக்கு, வெறும் cosmetic products மட்டும் பத் பத்தி படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி course இருக்கு.

ஆமா அதே தான் அதே மாதிரி இப்ப normal ஆ MBBS பண்றங்க dermatologist க்கு அந்த இது படிக்கிறாங்கல்ல skin doctor உ அந்த specific ஆ அந்த topic அதே மாதிரி தான் இதுலயும் அஹ்

அஹ் ஆனா இது வந்துட்டு நாங்க இந்த products செய்றதை பத்தி தனியா individual ஆ படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த cosmetology ன்னா அதுலயே அந்த அஹ் நான் cosmetic products எல்லாமே lipstick உ இந்த kaajal உ eyeliner உ அந்த இது பத்தி அஹ் deep ஆ அதுல படிச்சு அது எப்படி manufacture பண்றது test பண்றது அப்படின்ற மாதிரி படிக்கிறது அது ஒரு course இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் most ஆ private college ல மட்டும் தான் நிறையா இது பண்ணுவாங்க. உம் உம் government college ல அந்த மாதிரி அதிகம் இல்ல அதே மாதிரி seats எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும்ல ஆமா ரொம்ப கம்மி ரெண்டு seat உ மூணு seat உ அவளோ தான் ம போடுவாங்களே. அதுவும் ரெண்டே ரெண்டு government college தான் இருக்கு தமிழ்நாட்டுல உம் அது இல்லாம government college ன்னா நம்ம mark அதிகமா இருக்கணும் percentage உ ஆமா அதுவும் ஒரு இது இருக்கு. நம்ப க ஹம் first உ rank உ ஒரு பத்து rank குள்ள வரணும். ஒரு extra இதுக்கு entrance exam எழுதுவோம் நாங்க MPharmjoin பண்றதுக்கு BPharm க்கு வந்து நம்ம அந்த counseling எப்பயும் போல engineering counseling போவாங்கல்ல அது மாதிரி counseling போய் நம்ப mark வச்சு cut-off வச்சு எடுத்துப்போம் college. BPharm ன்னா அதே MPharm ன்னா வந்துட்டு ஒரு entrance exam வைப்பாங்க. அந்த entrance exam ல pass ஆகி அதுல வந்து rank base பண்ணுவாங்க, rank base ஆ பிரிச்சு போடுவாங்க எவ்ளோ பேர் எழுதிருக்கோமோ எல்லாத்துக்குமே rank போடுவாங்க. அந்த rank ல நம்ம வந்துட்டு முன்னாடி வந்தோம்னா அந்த rank உக்கு தகுந்த மாதிரி college select பண்ணிக்கலாம். இப்ப தான் அதிகம் எல்லாமே நிறைய college ல எல்லாமே entrance வந்திடுச்சு. exam எழுதித்தான் எல்லாம் போற மாதிரி இருக்கு. full ஆவே entrance ஆயிடுச்சு. engineering ல இருந்து எல்லாமே entrance வந்திடுச்சு இப்பெல்லாம். உம் அதான் அதுவும் இல்லாம colleges எல்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு colleges இருக்கு. ஆமா first எல்லாம் எங்க ஊர்ல college ஏ இருக்காது வெறும் ஒரேயொரு college மட்டும் தான் இருக்கும், அதியமானுன்னு சொல்லிட்டு, வேற எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி, சுத்தி நிறைய college வந்திடுச்சு ஆமா நிறைய college வந்திடுச்சு இப்போ

இப்ப எந்த college க்குனாலும் போய்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு எல்லா எவ்ளோ college இருக்கு. ஆமா நம்ம படிக்கணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு college கிடைச்சுடும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. college ஏ இல்லன்னு சொல்ல கிடைக்கலைன்னு சொல்ல முடியாது

ஆமாமா placement எல்லாம் ஓ கொஞ்சம் பெரிய college ன்னா placement கிடைச்சிரும்.